கிராமத்து சிறுமி மீனா பள்ளியிலிருந்து வீடு திரும்பினாள்
அவள் பார்க்க அசதியாகவும் நடுக்கத்துடனும் காணப்பட்டாள்
அவள் உடல் வலியும் தலை வலியும் உள்ளதாக கூறினாள்
கவலையடைந்த அவள் அம்மா அருகில் வந்து அவளின் உடல் வெப்பமாக இருப்பதைக் கவனித்தார்
காய்ச்சலின் போது முதலுதவிக்கான ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு இங்கே நாம் பார்க்கப்போவது காய்ச்சலுக்கான அறிகுறிகள் முதன்மை பாதுகாப்பு மற்றும் மருத்துவரை கலந்தாலோசித்தல்
எவருக்கேனும் உடல் வெப்பநிலை சாதாரண வெப்பநிலை அதாவது 968 லிருந்து 1004º பேரன்ஹெய்ட் வரை இருந்தால் அவருக்கு காய்ச்சல் உள்ளதாக கருதப்படுகிறது
காய்ச்சலுக்கான அறிகுறிகளை காண்போம் உடல் வெப்பநிலை அதிகரித்தல் வலிகள் உடல் நடுக்கம் தீவிர தலைவலி தொண்டை புண் அவளின் அம்மா நடுக்கத்தை கண்டவுடன் அவளை சூடாக்க போர்வையை எடுத்து மூடினார்
காய்ச்சலின் போது செய்ய வேண்டியவற்றையும் தவிர்க்க வேண்டியவற்றையும் பார்ப்போம்
நோயாளியின் உடலை இளஞ்சூடான நீரில் துடைக்கவும் குடிக்க நீர் அதிகமாக கொடுக்கவும் நோயாளியை போர்வை அல்லது கடினமான துணியால் மூட வேண்டாம் மருந்துகளை நீங்களே முடிவு செய்து கொடுக்க வேண்டாம் எப்போதும் மருத்துவரை ஆலோசித்த பின்னரே மருந்துகளைக் கொடுக்கவும் சுத்தமான காற்றை தடுக்க வேண்டாம் உண்மையில் சுத்தமான காற்று காய்ச்சலை குறைக்க உதவும்
நோயளியிடம் பின்வரும் அறிகுறிகள் தென்பட்டால் உடனியாக மருத்துவ உதவியை நாடவும் மூச்சு திணறல் கழுத்து விறைப்பு இடைவிடாத தொண்டை புண் அரிப்பு வாந்தி சிறுநீர் கழிக்கும்போது வலி மற்றும் வயிற்றுப்போக்கு இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது பின்வரும் இணைப்பில் உள்ள காணொளியைக் காணவும் இது ஸ்போகன் டுடோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது உங்கள் இணைய இணைப்பு வேகமாக இல்லையெனில் தரவிறக்கி காணவும் ஸ்போகன் டுடோரியல் திட்டக்குழு ஸ்போகன் டுடோரியல்களை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் அளிக்கிறது
மேலும் தகவல்களுக்கு contactspoken tutorialorg க்கு மின்னஞ்சல் எழுதவும்